யுத்தி தென்ன மரோ இருக்கு அப்றோ மத்த மரங்களு தெரியுது.

இக்கத்துல ஒரு மரோ நிற்க்கு மரத்துக்கு கீழ ஸ்கூட்டிஸ் நிக்கிதுஇது.

இதுக்கு பக்கத்லே ஆப்போசிட்லே இன்னொரு மரோ இருக்கு.

இது ஒரு காய் கறி கட.

அதுக் கீழ பாக்குறதுக்கு ஒரு ஏரி மாரி இருக்கு.

இது ஒரு வாட்டரு டேம் .

பக்கத்துல சின்ன சின்ன சின்னதா படிகலா இருக்கு.

இது பாக்க ஒரு ஹோட்டல் செட்டப்ல இருக்கு.

முன்னாடி உட்டன்ல சேர் வெச்சிருக்கு ரெண்டு சேர் இருக்கு ஒரு சோஃபா இருக்கு.

அஞ்சு ஸ்டூடன்ட்ஸ் கீபோர்டு ப்ளே பண்றாங்க.

இது ஒரு ஹோட்டல் ரூம் .

இந்த ஹோட்டல் ரூம்க்கு முன்னாடி ஒரு காலியா எடோ இருக்கு அதுக்குள்ள இந்த பெட் ரூம் இருக்கு.

முன்னாடி செர்வ் பண்றதுக்கான எடோ தெரியுது.

முன்னாடி இருக்கறவங்க மக்கள் கடவுள பாக்கறதுக்காக வந்துருக்கறாங்க நறிய கூட்டோ இருக்கு.

ம் ஹோட்டல் ரூம் ஓட ஹால் அங்க சோஃபா இருக்கு ரெண்டு சேர் இருக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு.

மேல ஒரு போட்டோ கேலரி வெச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு சேர்ல ரெண்டு ஃப்ளவர் பாட் செட் பண்ணிருக்காங்க.

எல்லா சேர் மேலயு ஒரு பில்லோ கேஸ் வெச்சிருக்காங்க.

அதுக்கு கீழ கொஞ்சோ தோட்டோ இருக்கு புல்லு தெரியிது செடி தெரியிது அதுல சின்னச் சின்ன பூக்கள் தெரியிது.

அந்த ஏரியில நடுவுல மரம் போட் மரப்படகுல நறைய பேர் உள்ள உக்காந்து வந்துட்ருக்காங்க.

ஹைவே ரோடு மேல ஒரு வாக்கிங் பாத் போட்ருக்காங்க.

கடைக்குள்ள கோல்டன் கலர் லைட் எரியுது.

பாக்க ஒரு மலை பகுதி மாரி இருக்கு தூரத்துல கொஞ்சோ வீடுகள் தெரியிது.

நறைய லேடிஸ் நிக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி நறைய ஜென்ட்ஸ் நிக்கிறாங்க நாலஞ்சு வாழத்தாரு இருக்கு.

இது பாக்க ஒரு ஆறு மாரி தெரியிது.

கொஞ்சோ மரங்கள்லா பெருசா இருக்கு சில மரங்கள் குட்டியா இருக்கு.

இந்த பஸ் ஸ்டாப் முன்னாடி ஒரு ஸ்கூட்டி ரெண்டு வண்டி நிக்கிது.

சாமிய வொர்ஷிப் பண்றதுக்காக நாலு பக்தர்கள் நிக்கற மாதிரி இருக்கு.

இந்த சேல ஒரு குக மாரி ஒரு எடதுக்குள்ள இருக்கற மாதிரி தெரியிது.

இது ஒரு கட இந்த கடையோட ஃப்ரெண்ட் சைடு தா இந்த பிக்சர்ல இருக்கு.

ரோடுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்கு அந் பில்டிங்ல லலிதா ஜுவல்லர்ஸ்னு போடப்பட்டிருக்கு.

ரயில்வே ரயில்வே ட்ராக் முன்னாடி ரண்ணிமேடுனு போர்டு வச்சிருக்காங்க.

முன்னாடி ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்காங்க. சுத்தி சின்ன சின்ன தென்ன மரோ அப்றோ ஒரு மரோ இருக்கு.

மலை மலைகள்ல இருந்து நடுவுல ம் மேகமூட்டங்கள் வெளிய வருது மிஸ்டா இருக்கு.

பார்க்ல சின்னதா புல்லு வளர்ந்திருக்கு கீழ ஃபுல்லா .

ஸ்டேடியம்ம சுத்தி நெறைய பேரு மேட்ச் பாத்துட்ருக்காங்க முன்னாடி நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க பின்னாடி கொஞ்ச பேர் நின்னுட்ருக்காங்க கீழ ஃபுல்லா ஈரமா நியூஸ் பேப்பர்ஸ் கீழ கெடக்கு.

ஃபுல்லா கிளைம்பர்ஸ் ட்ரீ தெரியிது. சின்னதா செடி தெரியிது.

அதோட மெனுஸ்லா டிஸ்ப்ளே பண்ணப்பட்ருக்கு சிஸ்டம்ல .

சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ்ல யாரும் இல்ல.